ரூமோட வெளிச்சத்துக்காக லைட் போட்டு வெச்சிருக்காங்க.

அதுக்கு அந்தப் பக்கம் ஒரு ம் ஸ்டாச்சு மாறி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சுத்தி மரோலா இருக்கு.

இது பெரிய ஒரு கார்டனோட ஒரு எடோ.

இதொரு சின்ன ஏ_டி_எம் மிஷின் இருக்கற எடோ.

இது ஒரு அழகான சைட் இங்க ஆஃபிசர்ஸ் எல்லா நின்னுட்டிருக்காங்க.

இது ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்ட் .

இங்க ரெண்டு மூணு பேரு மார்ச் பாஸ்ட் பண்ணிட்ருக்காங்க பக்கத்துல இருந்து கமாண்டர் ஒருத்தர் கமெண்ட் சொல்லிடிருக்காரு.

இது வந்து ஒரு பார்பர் ஷாப் .

பையனுக்கு முன்னாடி மிரர்ஸெல்லா இருக்கு ஷாப்புக்கு தேவ ஹேர்க்கட்டுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாமே வெச்சிருக்காங்க.

அந்த டேபிள் மேல ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு.

அதுக்குள்ள ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கு.

இதுல பொருள் வாங்க ஆளுங்கலா அங்கங்க எல்லாமே நின்னுட்டுருக்காங்க.

வாங்குற பொருள வெயிட் பண்றதுக்காக இங்க வந்து ரெண்டு மி வெயிட் மிஷின் கூட வச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு ஹோட்டல் ஓட ஃப்ரெண்ட்டு ரிசப்ஷன் .

இங்க ரிசப்ஷனிஸ்ட் ரெண்டு பேரு நின்னுட்ருக்காங்க.

இந்த பாரஸ்ட்குள்ள நறைய மரங்கள் இருக்கு உ.

இதோட வால்ல வந்து த்ரீ ஃபோட்டோ ஃபிரேம்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு.

இது ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் கட.

நெலத் கொடி மாரி வச்சுருக்காங்க ஓமம் போடறதுக்கான கல்லல்லா போட்டு வச்சுருக்காங்க.